தியோரெம்ஸ் ஒன் கோர்ட்ஸ் ஆண்ட் ஆர்சிஎஸ் இன் ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் க்கு நல்வரவு
டியூட்டோரியல் லில் இறுதியில் பின்வரும் தேற்றங்களை நிருபிக்கலாம்
Chords ஒஃப் சர்க்கிள்
ஆர்சிஎஸ் ஒஃப் சர்க்கிள்
ஜியோஜெப்ரா வில் அடிப்படையாக வேலை செய்யும் திறன் இருப்பதாக கொள்கிறேன்
இல்லை எனில் பொருத்தமான டியூட்டோரியல்ஸ் களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும்
httpspoken tutorialorg இந்த டியூட்டோரியல் ஐ பதிவாக்க பயனாவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் வெர்ஷன் 1110 ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32470 பின் வரும் ஜியோஜெப்ரா டூல் களை பயன்படுத்தலாம்
சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் சர்க்குலர் செக்டர் வித் சென்டர் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் சர்க்குலர் ஏஆர்சி வித் சென்டர் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் மிட்பாயிண்ட் மற்றும் பெர்பெண்டிக்குலர் லைன் புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறக்கலாம்
டாஷ் ஹோம்
மீடியா ஏபிபிஎஸ்
டைப் இல் எடுகேஷன் மற்றும் ஜியோஜெப்ரா ஐ தேர்க
ஒரு தேற்றத்தை துவக்குவோம்
வட்டமையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து
நாணை இரு சமக்கூறிடும்
வட்டத்தின் மையம் ஆ விலிருந்து நாண் பிசி க்கு வரையும் செங்குத்துக்கோடு நாணை இரு சமக்கூறிடும்
ஒரு தேற்றத்தை சரி பார்க்கலாம்
இந்த டியூட்டோரியல் லில் ஆக்ஸஸ் க்கு பதில் கிரிட் லேயூட் ஐ பயன்படுத்துகிறேன்
டிராவிங் பாட் மீது வலது சொடுக்கவும்
கிராபிக் வியூ வில் ஆக்ஸஸ் இல் குறி நீக்கி
கிரிட் ஐ தேர்க
ஒரு வட்டத்தை வரைவோம்
டூல் பார் இலிருந்து சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் டூல் ஐ தேர்க டிராவிங் பாட் இல் புள்ளி ஆ ஐ குறிக்கவும்
டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
ஆரத்துக்கு மதிப்பு 3 என டைப் செய்யலாம்
ஒக் செய்க
ஆ ஐ மையமாக கொண்டு ஆரம் 3சிஎம் கொண்ட வட்டம் வரையப்பட்டது
புள்ளி ஆ ஐ நகர்த்த வட்டமும் நகருவதை காணலாம்
செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் ஐ தேர்க
வட்டத்தின் பரிதியில் புள்ளிகள் ப் மற்றும் சி ஐ குறிக்கவும்
நாண்BC வரையப்பட்டது
நாண்BC இலிருந்து ஒரு செங்குத்துக் கோடு
புள்ளி ஆ வழியே செல்லும்படி வரைக
டூல் பார் இலிருந்து பெர்பெண்டிக்குலர் லைன் டூல் மீது சொடுக்கவும்
நாண் பிசி மற்றும் புள்ளி ஆ மீது சொடுக்கவும்
புள்ளி ப் ஐ நகர்த்த எப்படி செங்குத்துக்கோடு அதனுடன் நகர்கிறது என்று காணலாம்
செங்குத்துக்கோடும் நாண் பிசி யும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன
இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது சொடுக்கவும்
வெட்டுப்புள்ளியை ட் எனக்குறிக்கவும்
ட்
பிசி நாணின் மையப்புள்ளிதானா என சோதிக்கலாம்
டிஸ்டன்ஸ் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் B ட் D சி மீது சொடுக்கவும்
பிடி மற்றும் டிசி தூரங்கள் ஒன்றாக உள்ளன
அதாவது ட்
நாண் பிசி யின் மையப்புள்ளி கோணம் சிடிஏ ஐ அளப்போம்
ஆங்கில் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் cட் ஆ மீது சொடுக்கவும்
கோணம் சிடிஏ 900
தேற்றம் சரி பார்க்கப்பட்டது
புள்ளி சி ஐ நகர்த்தலாம்
தூரங்கள் புள்ளி சி யுடன் நகர்வதை காணலாம்
பைல் ஐ சேமிக்கலாம்
பைல்க்ட்க்ட் சேவ் Asமீது சொடுக்கவும்
பைல் நேம் ஐ circle கோர்ட் என உள்ளிடுகிறேன்
Saveமீது சொடுக்கவும்
அடுத்த தேற்றத்துக்கு போகலாம்
ஒரே வில்லால் தாங்கப்படும் உள்கோணங்கள் சமம்
ஒரே வில் பிசி தாங்கும் கோணங்கள் பிடிசி யும் பிஇசி உம் சமம்
தேற்றத்தை சரி பார்க்கலாம்
000454 000450 புதிய ஜியோஜெப்ரா விண்டோ ஒன்றை துவக்கலாம்
பைல் ஜிடிஜிடி Newமீது சொடுக்கவும்
ஒரு வட்டம் வரையலாம்
டூல்பார் ல் சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் டூல் ஐ சொடுக்கவும்
புள்ளி ஆ ஐ மையமாக குறியிடுக
மீண்டும் சொடுக்கி புள்ளி ப் மற்றும் சி ஐ பரிதியில் பெருக
வில் பிசி ஐ வரையலாம்
சர்க்குலர் ஏஆர்சி வித் சென்டர் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் மீது சொடுக்கவும்
புள்ளி அப் மற்றும் சி ஐ பரிதியில் சொடுக்கவும்
வில் பிசி வரையப்பட்டது
வில் பிசி இன் பண்புகளை மாற்றுவோம்
அல்ஜெப்ரா வியூ வில்
ஆப்ஜெக்ட் ட் மீது வலது சொடுக்கவும்
ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ தேர்க
கலர் க்கு கிரீன் மீது சொடுக்கவும்
மூடவும்
நியூ பாயிண்ட் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ட் மற்றும் எ ஐ வட்டத்தின் பரிதியில் குறிக்கவும்
வில் பிசி இலிருந்து
புள்ளிகள் ட் மற்றும் எ க்கு இரண்டு கோணங்கள் தாங்கும்படி வரைவோம்
பாலிகன் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் எ ப் ட் சி மற்றும் எ மீது சொடுக்கி படத்தை பூர்த்தி செய்க
கோணங்கள் பிடிசி மற்றும் பிஇசி ஐ அளக்கலாம்
ஆங்கில் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் ப் ட் சி மற்றும் ப் எ சி மீது சொடுக்கவும்
கோணங்கள் பிடிசி மற்றும் பிஇசி சமம் என காணலாம்
அடுத்த தேற்றத்தை சொல்வோம்
மையத்தில் வில் தாங்கும் கோணம் அதே வில் தாங்கும் உள்கோணங்களின் மதிப்பை விட இரு மடங்காகும்
வில் பிசி மையம் ஆ வில் தாங்கும் கோணம் பாக் அதே வில் தாங்கும் உள் கோணங்கள் பிஇசி மற்றும் பிடிசி போல இருமடங்காகும்
தேற்றத்தை சரி பார்க்கலாம்
ஒரு வட்டக் கோணப்பகுதி ஏபிசி ஐ வரைவோம்
சர்க்குலர் செக்டர் வித் சென்டர் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் ஆ ப் சி மீது சொடுக்கவும் வட்டக் கோணப்பகுதி ஏபிசி க்கு வேறு வண்ணம் பூசலாம்
வட்டக் கோணப்பகுதி ஏபிசி மீது வலது சொடுக்கவும்
ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ தேர்க
கலர் ஐ கிரீன் என உள்ளிடுக
குளோஸ் மீது சொடுக்கவும்
கோணம் பாக் ஐ அளக்கலாம்
ஆங்கில் டூல் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் ப் ஆ சி மீது சொடுக்கவும்
கோணம் பாக் கோணங்கள் பிஇசி மற்றும் பிடிசி போல இரு மடங்கு ஆகும்
புள்ளி சி ஐ நகர்த்தலாம்
கோணம் பாக் எப்போதுமே கோணங்கள் பிஇசி மற்றும் பிடிசி போல இரு மடங்கு என காணலாம்
ஆகவே தேற்றங்கள் சரி பார்க்கப்பட்டன
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது
மையத்தில் இருந்து வரையும் செங்குத்துக்கோடு நாணை இரு சமசீராக வெட்டும்
ஒரே வில் உருவாக்கும்
தாங்கு உள் கோணங்கள் சமமானவை
வட்டத்தின் மைய கோணம் அதே வில்லால் தாங்கப்படும் எந்த உள் கோணத்தை போலவும் இரு மடங்காகும்
அசைன்மென்ட் ஆக கீழ் வருவனவற்றை சரி பார்க்கவும்
ஒரு வட்டத்தின் சம நாண்கள் வட்ட மையத்தில் இருந்து சம தூரத்தில் இருக்கும்
ஒரு வட்டத்தை வரைக
கொடுத்த நீளத்துடன் வட்டப்பகுதியை பாயிண்ட் டூல் ஆல் வரைக
அதன் மூலம் ஒரே அளவான இரண்டு நாண்களை வரைக
மையத்தில் இருந்து நாண்களுக்கு செங்குத்துக் கோடு வரைக
வெட்டுப் புள்ளிகளை குறிக்கவும்
செங்குத்து தூரத்தை அளக்கவும்
அசைன்மென்ட் ஆட் புட் இப்படி இருக்க வேண்டும்
தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
தமிழாக்கம் கடலூர் திவா